அனைவருக்கும் வணக்கம்

எப்படி பராமரிக்கணும்ங்கிறது தெரியாமல் வாழ்க்கையில வந்து லட்சியத்தை நோக்கி போற பாதை வந்து தடைப்பட்டு நின்று இருக்காங்க பாதியிலேயே நின்றுடுவாங்க ஒன்னு பாதியிலேயே நின்றாங்க இல்லாட்டினா அதை வந்து தெரியாம கைவிட்டுறாங்க அந்த வாய்ப்பு கிடைக்காம கூட அந்த பொக்கிஷம்ங்கற கல்விக்கான வாய்ப்பு கிடைக்காம எத்தனையோ பசங்க எத்தனையோ மக்கள் வந்து இருக்காங்க

படிக்க ஆர்வம் இருந்தும் கல்வி கற்க இயலாத மாணவர்கள் வந்து ஏறத்தாழ மாணவர்கள் இருக்காங்க நம்ம அடிக்கடி video அதாவது பாக்குறோம் எவ்வளவோ புகைப்படங்களிலும் சரி படங்களிலும் சரி நிறைய வந்து நம்ம பார்க்கிறோம் ஏழ் ஏழ்மை எளிய மாணவர்கள் வந்து எவ்வளவு பேர் வந்து தன்னார்வமா இருக்காங்க படிக்கிறதுக்கு தன்னோட வீட்டு சூழ்நிலையை அந்த படிப்பு மூலமா மாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளவோ வந்து பார்க்கிறோம் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க படிக்கவே வசதி இல்லை தெருக்கள்ளையும் தள்ளுவண்டி இழுத்துக்கட்டும் ஆஹ் கடைகள்லயும் கூலித்தொழில் செஞ்சுகிட்டு சிறுவயதிலேயே கூலித்தொழில் செய்யறாங்க படிக்கறதுக்கு வசதி இல்லாம ஆனா படிச்சிருந்தும் mark இல்லாம தன்னைப் பத்தின ஒரு அறிவே இல்லாமல் எதுக்கு வாழுறோம் ஏன் வாழ்றோம் என்ன பண்ண போறோம் இந்த உலகத்திலே அப்படிங்கிறது தெரியாமல் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ இருக்கோம் அப்படின்ற நபர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கல்விகள் கிடைச்சுமே பயனில்லை அதனால எதும் பயன் இருக்கா பயனே இல்லை அதனால அவங்களுக்கும் பயனில்லை அவங்களை படிக்க வைச்ச பெத்தவங்களுக்கும் பயனில்லை அந்த கல்வியை வந்து நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் சரி அதை எந்த விதத்துல கல்விங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் பொக்கிஷம் மாதிரி அது வந்து இவ்வளவு எவ்வளவுனா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இவ்வளவுதான் படிக்கணும் அப்படிங்கிறது தடை வந்து கல்விக்கு கிடையவே கிடையாது இந்த உலகத்துல வந்து என்ன ஒரு துறைக்குனாலுமே தடைகள் இருக்கு இதுக்கு மேல ஒரு level ங்கிறது வந்து இல்லை இன்னும் கண்டு பிடிக்கலை இதுக்கு அப்புறம்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா கல்வியில வந்து நீங்க எவ்ளோனாலும் கற்றுக் கொண்டே போகலாம் இது வந்து ஒரு அறியாத தோண்டி தோண்ட கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் மாதிரிதான் கல்வி அந்த கல்வி கிடைச்சும் நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்த தெரியாம இருக்காங்க ஆனால் கிடைக்காமல் எவ்வளவு பேர் வந்து அதை ஏங்கிகிட்டு இருக்காங்கன்றது நம்ம கண்ணு முன்னாடியே இந்த உலகத்துல தெரியும் எல்லாத்துக்குமே so கிடைச்சவங்க அதை நல்லா பயன்படுத்தி அதுல மேன்மேலும் எப்படி நம்ம வந்து முன்னேறணும் அடுத்த கட்ட லட்சிய பாதையை வந்து எப்படி நம்ம அடையலாம் அப்படின்னுட்டுதான் நம்ம பார்க்கணும் அதை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோட நமக்கு எதுவும் புரியலைன்னு நமக்கு தெரியும் நமக்கு ஆங்கிலம் வரலை நமக்கு தமிழ் வரல நமக்கு கணக்கு வரலை இப்படி எல்லா பாடங்களுமே எல்லா பாடங்களிலையுமே எல்லாருமே அறிவாளியா இருக்க மாட்டாங்க நமக்கு பிடித்த ஒரு பாடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப ஆழ்ந்த மனப்பான்மையோட நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு அறிந்து எல்லாமே படிக்கணும் இந்த பாடத்துல ஆனால இருந்து அக்கன்னா வரைக்கும் வரைக்கும் க கா வரிசையில இருந்து ன னா வரிசை வரைக்கும் எல்லாமே நாம படிக்கணும் a to z ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல அது எல்லாமே நாம படிக்கணும் so அப்படி படிச்சா மட்டும்தான் அது படிக்கிறது எப்படி படிக்கணும் எழுதி பார்க்கணும் திரும்ப திரும்ப திரும்ப படிக்கணும் அது நமக்கு புரியிற வரைக்கும் நம்ம படித்துக் கொண்டே இருந்தால் மட்டும்தான் அந்த கல்வியானது நமக்கு வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும் இப்ப நம்ம படிக்கிறது வந்து மதிப்பிற்காக படிக்கிறோம் ஆனால் அது நமக்கே தெரியாமல் பிற்காலத்துல வந்து நம்மளோட தொழில் சார்ந்ததா கூட அது பிடிக்காத ஒரு பாடம்னு சொல்லும் ஆனா நாங்க திரும்ப திரும்ப படிக்கிறது மூலமா அதுவே நமக்கு பிடித்த ஒரு அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட நம்ம வந்து வேற துறை படிச்சிருக்கலாம் இப்படி வேற பிரிவு சம்பந்தமே இல்லாம ஒரு படிப்பு படிக்க வேலை பார்க்கலாம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஆர்வம் அவங்க படிச்ச படிப்பு ஒரு இதா இருக்கும் so இந்த மாதிரி வெவ்வேறு இதுல இருக்கிறவங்களும் படிச்சு படிப்புக்கான வேலை வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுதான் சொல்லுவாங்க பெரியவங்க நீ படிச்ச படிப்புக்கான இதை வந்து உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் உன்கிட்ட இருந்து அது மட்டும் இல்லாம நம்ம படிச்சிருக்கோம் நான் இப்போ பத்தாப்புதான் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை அப்பனா எனக்கு தகுந்தாப்புல பட்டாவை பிடிச்சிருந்தா என்ன வேலை கிடைக்குமோ அந்த விளக்கு நீங்க பட்டப்படிப்பு படிச்சுட்டீங்க ஆனா உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குமோ அதுக்கான வேலைதான் அந்த கடவுள் வந்து கொடுப்பாங்க நம்ம கிட்ட அழியாத செல்வம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது கல்வி மட்டும்தான் எப்பவுமே சொல்றேன் கல்வி மட்டும்தான் அழியாத செல்வம் உங்க கிட்ட இருக்கிற நகையோ பொருளையோ பணத்தையோ வந்து வந்து பறிச்சுட்டு போயிடலாம் பிடுங்கிகிட்டு போயிடலாம் காணாம கூட போயிரலாம் ஆனால் நீங்க படிச்ச ப கல்வியானது வந்து எப்பவுமே அழியாது மத்தவங்களால புடுங்கிட்டு போக முடியாது அது உங்களுக்காக சொந்தமானதாகத்தான் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட இந்த பதிவை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் அதுதான் உண்மை மத்த எல்லாருமே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க படிச்சிருக்கோம் அந்த படிப்பை வந்து உங்க பேர்ல நீங்க இவ்வளவு தூரம் வந்து முயற்சி இவ்வளோ இந்த நிலமைல நீங்க இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களோட முயற்சியும் உங்களோட பயிற்சியும் உங்களோட கல்வியும் மட்டும் தான் தவிர உங்ககிட்ட இருக்கிற பணமோ உங்ககிட்ட இருக்கிற பொருளோ உங்களோட அப்பா இந்த வேலை பார்க்கிறாங்க உங்களோட இவ்வளோ இதா இருக்கு strong ஆ இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு பகுதிதான் ஆனா full முழுமையா இந்த பாதையில வந்து பயணிச்சது நீங்க மட்டும்தான் நீங்கதான் படிச்சீங்க நீங்கதான் மதிப்பெண் எடுத்தாங்க நீங்கதான் உயர்ந்த நிலையில இருக்கீங்க அது எல்லாமே உங்கள மட்டும் தான் சேரும் நீங்க நீங்க எதை விதைக்கரிங்களோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் நாம இப்போ சோளத்தை விதைச்சுட்டு நெல்மணிகளை வந்து அறுவடை செய்ய முடியுமா முடியாது அது போலதான் வந்து கல்வியுமே நம்ம இப்போ கல்வி வந்து அறிந்து படிச்சோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பா வந்து வந்து கை கொடுக்கும் பழகப் பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் பிடிக்காத subject பாடங்கள் கூட நம்ம திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நாம அத படிக்குறதனால வந்து நமக்கு பிடித்த ஒரு பாடமா மாறுது அது மட்டும் இல்லாம அதை தெரிஞ்சு புரிந்து அறிந்து படிக்கும் மூலமா திறன் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு பகுதியை நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாம அந்த பாடங்களை நம்ம கற்பிப்பது மூலமா கற்றலும் வளர்ந்து கற்பித்தலும் வளருது கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றல்ங்கிறது வந்து நம்ம தினமும் கற்றுக் கொண்டு இருக்கோமில்லையா அதுதான் கற்றல் கற்பித்தல்ங்கிறது வந்து நம்ம கற்றதை வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது அதுதான் கற்பித்தல் நீங்க கற்றுக் கொண்டே இருந்தால் மட்டும்தான் மத்தவங்களுக்கு அதை வந்து கற்பிக்க முடியும் உங்களுக்கு வந்து அனைத்து பாடுகளிலுமே நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க முடியும் அந்த மதிப்பெண் வைத்து நீங்க ஒரு நல்ல கல்லூரியிலும் பட்டப்படிப்புக்கும் படிப்பதற்கும் அதுவும் பயனுள்ளதாக தனியார் கல்லூரியில் படித்தால்தான் நல்லா மதிப்பெண் எடுப்பாங்க இப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்தில படிக்கிறவங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்க மாட்டாங்க அது எல்லாமே உங்களோட திறமைய பொறுத்துதான் இருக்கு திறமைய வளர்த்திக்கிறவங்கதான் இந்த உலகத்துல வந்து வாழ முடியும் அவங்க ஒரு உயர்ந்த அடைய முடியும் நம்மளால எதுவும் முடியாது நம்மளால படிக்க முடியாது நம்ம அம்மா அப்பா படிக்கல நம்மளும் படிக்க முடியாது அப்படீன்னு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க வந்து அதே இடத்துலதான் தேங்கி இருப்பாங்க அது தாழ்வு மனப்பான்மையை தாண்டி யாரு வெளியே வராங்களோ அவங்கதான் கடல் அலையை போல வந்து ஓய்வில்லாமல் ஓ ஓடிக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட இலக்க நோக்கி அவங்கதான் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதனால கல்விங்கற ஒரு பொக்கிஷத்தை நீங்க கைல எதுத்து அந்த அழியாத செல்வத்தை நன்கு கற்று தெரிந்து அறிந்து புரிந்து படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயி இந்த கல்வியின் மூலமா நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போகனும் இவங்க இன்னாரு பையன் இன்னாருடைய வீட்டு வழியில இருந்து வந்தவங்க இந்த குலத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதை தாண்டி இந்த படிப்பு படிச்சுருக்காங்க இந்த படிப்பு படிச்சவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியோடு எடுத்து பண்ணுங்க அந்த வேலை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மறுபடியும் சொல்றேன் கல்விங்கிறது ஒண்ணுதான்

புரிந்து அறிந்து தெரிந்து படிங்க அதுதான் உங்க வாழ்நாள் முழுவதுமே கை கொடுக்க வேண்டிய ஒரே நீங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு கைகுடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம் வந்து உங்களோட கல்வி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்